ஹா ரெட் கலர் சைக்குலு .

மேல ஒரு எல்_இ_டி டிவி இருக்கு.

ஏதோ ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கு போல.

மேக் கார்டனு சொல்லிட்டு எதோ நர்சரி போல.

அந்த ஃபோட்டோ வந்து ப்ளாக் கலர்ல இருக்கு.

அந்த பக்கத்தில ஒரு ப்ளூ கலர் போட் இருக்கு.

அங்க தூரத்துல ஒரு போட்ருக்குது .

இங்க ஒரு பெரிய கேட்ருக்கு .

இங்க ஒரு ரெண்டு பேர் நிக்கறாங்க.

அதுக்குள்ள பால் பாக்கெட் எல்லாம் இருக்கு.

ஆ உள்ள ஒரு கார் நிக்கிது.

அது ஒரு ஆரஞ்ச் கலரு .

அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இங்க ஒரு ரெண்டு பஸ் நிக்குது.

ஒரு பிளாக் கலர் பைக் இருக்கு.

பின்னாடி பாக்க நெறைய மரங்கள்லா இருக்குது.

இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ்ஸு .

லெஃப்ட் சைட்ல ஒரு குப்பத் தொட்டி இருக்கு.

உள்ள நெறைய கார் பார்க் பண்ணிருக்காங்க.

ஒரு செல்லோ டேப் பாக்ஸ் இருக்கு.

ஒரு ப்ளூ கலர் காரு .

ஒரு கிரே கலர் காரு .

நெட்ல ஒரு தென்ன மர இருக்கு.

அதுல வெள்ள ஒரு டேபிள்ருக்கு .

பிரண்ட்ல நெறைய செடிங்கெல்லா நட்டு வெச்சுருக்குறாங்க.

ரெண்டு ப்ளாக் கலர் கார் நிக்குது.

அங்க ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு.

கடைக்குள்ள ஒரு ரெண்டு பேர் நிக்றாங்க.